ரைட்டர் இல் - டெக்ஸ்ட் எழுதுதல் மற்றும் பேசிக் பார்மேட்டிங் செய்தல் குறித்த டியூட்டோரியல் க்கு நல்வரவு
நாம் கற்கபோவது
டெக்ஸ்ட் அலிக்னிங் புல்லட்கள் நம்பரிங் கட் கோப்பி பாஸ்டே ஆப்ஷன் கள் boldஅண்டர்லைன் இட்டாலிக்ஸ் ஆப்ஷன் கள்
பான்ட் பெயர் பான்ட் அளவு பான்ட் வண்ணம்
மேற்கண்டவற்றை டாக்குமென்ட் களில் பயன்படுத்தி வெற்று டெக்ஸ்ட் ஐ விட அழகாகவும் படிக்க சுலபமாகவும் ஆக்குதல்
இங்கு gnuலினக்ஸ் நம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லீப்ரே ஆஃபிஸ் சூட் பதிப்பு 334
ரைட்டர் இல் அலிக்னிங் டெக்ஸ்ட் ஐ காணலாம்
புதிய டாக்குமென்ட் ஐ திறந்து இவற்றை பயன்படுத்தி பார்க்கலாம்
கடைசி டுடோரியலில் உருவாக்கிய resumeஒட்ட் பைலையே திறக்கலாம்
முன்னே ரெச்யூம் என எழுதி பக்கத்தின் நடுவுக்கு அலிக்ன் செய்தோம்
இப்போது அதை தேர்ந்தெடுத்து அலிக்ன் லெஃப்ட் ஐ சொடுக்கலாம்
ரெச்யூம் என்ற சொல் இடது நேருக்கு வந்துவிட்டது
அதாவது ஆவண பக்கத்தின் இடது மார்ஜினுக்கு பக்கமாக வந்துவிட்டது
அலிக்ன் ரைட் ஐ சொடுக்கினால் ரெச்யூம் என்ற சொல் வலது நேருக்கு வந்துவிடும்
ஜஸ்டிஃபை ஐ சொடுக்கினால் ரெச்யூம் என்ற சொல் வலது இடது விளிம்புகளுக்கு நடுவில் சீராக அமைக்கப்படும்
இந்த அம்சம் சரியாக உணரப்படுவது ஒரு வரியோ அல்லது பாராவோ டெக்ஸ்ட் இருக்கும்போதுதான்
இதை செயல் நீக்குவோம்
புல்லட்கள் மற்றும் நம்பரிங் தனித்தனி விவரங்களை எழுத பயன்படுகிறது
ஒவ்வொரு விவரமும் ஒரு புல்லட் எண்ணில் துவங்கும்
டாக்குமென்ட் இல் எழுதிய ஒவ்வொரு விஷயத்தையும் சரியாக புரிந்து கொள்ளலாம்
இதை அணுக மேனு பார் இல் பார்மேட் ஆப்ஷன் பின் புல்லெட்ஸ் ஆண்ட் நம்பரிங் மீது சொடுக்கவும் புல்லெட்ஸ் ஆண்ட் நம்பரிங் ஆப்ஷன் மீது சொடுக்கிய பின் வரும் டயலாக் பாக்ஸ் வெவ்வேறு tab களில் பலவித பாங்குகளை காட்டுகிறது
இவற்றை உங்கள் டாக்குமென்ட் இல் பயன்படுத்தலாம்
நம்பரிங் அதே போல
நம்பரிங் ஆப்ஷன் மீது சொடுக்க ஒவ்வொரு வரியும் புதிய எண்ணுடன் துவங்குகிறது
நம்பரிங் டைப் பாங்கில் இரண்டாம் பாங்கின் மீது சொடுக்கலாம்
ஒக் ஐ சொடுக்கவும்
இப்போது முதல் வரியை எழுத நீங்கள் தயார்
டைப் செய்யலாம் NAME ரமேஷ் Enter ஐ அழுத்தவும்
வரியை எழுதியபின் எப்போதெல்லாம் Enter விசையை அழுத்துகிறோமோ அப்போதெல்லாம் புதிய புல்லட் பாயிண்ட் அல்லது புதிய அடுத்த எண் உருவாகிறது
தேர்ந்தெடுக்கும் பாங்கை பொருத்து புல்லட்களுக்குள் புல்லட்களும் எண்களுக்குள் எண்களும் இருக்க முடியும்
இரண்டாம் வரியில் எழுதலாம் பாதர்ஸ் நேம் கோலோன் மகேஷ்
Enter செய்க
மீண்டும் டைப் செய்க மதர்ஸ் நேம் கோலோன் ஷ்வேதா
மேலும் அடுத்தடுத்து டைப் செய்க பாதர்ஸ் ஆக்குபேஷன் கோலோன் கவர்ன்மென்ட் செர்வந்த் மற்றும் மதர்ஸ் ஆக்குபேஷன் கோலோன் ஹவுஸ்வைஃப் Tab மற்றும் shift tab விசைகளால் புல்லட்கள் விளிம்பிலிருந்து தள்ளி இருப்பதை அதிகமாக்கவோ குறைக்கவோ முடியும்
இந்த புல்லெட்ஸ் ஆண்ட் நம்பரிங் ஆப்ஷன் ஐ ரத்துசெய்ய முதலில் கர்சரை ஹவுஸ்வைஃப் என்ற சொல்லுக்கு அடுத்து கொண்டுபோகவும்
Enterவிசை மீது முதலிலும் பின் புல்லெட்ஸ் ஆண்ட் நம்பரிங் டயலாக் boxஇல் நம்பரிங் ஆஃப் ஆப்ஷன் இலும் சொடுக்கவும்
இனி டைப் செய்யும் புதிய டெக்ஸ்ட் இல் புல்லட் பாங்கு வராது
டாக்குமென்ட் இல் இரு முறை நேம் டைப் செய்ததை பாருங்கள்
ஒரே டெக்ஸ்ட் ஐ மீண்டும் மீண்டும் எழுதாமல் ரைட்டர் இல் கோப்பி மற்றும் பாஸ்டே ஆப்ஷன் களை பயன்படுத்தலாம்
இதை செய்வதை பார்க்கலாம்
மதர்ஸ் நேம் லிருந்து நேம் ஐ நீக்கிவிட்டோம்
இதை கோப்பி மற்றும் பாஸ்டே ஆப்ஷன் களால் மீண்டும் உள்ளிடலாம்
பாதர்ஸ் நேம் ல் கர்சரை name ன் மீது இழுத்து அதை முதலில் தேர்வு செய்து கொள்ளலாம்
வலது பட்டனை சொடுக்கி கோப்பி ஐ சொடுக்கவும்
மதர்ஸ் க்கு அடுத்து கர்சரை வைக்கவும்
மீண்டும் வலது பட்டனை சொடுக்கி பின் பாஸ்டே ஐ சொடுக்கவும்
நேம் தானியங்கியாக ஒட்டப்பட்டது
இந்த ஆப்ஷன் களுக்கு குறுக்கு வழிகளும் உண்டு கோப்பி செய்ய CTRLC மற்றும் ஒட்ட CTRLV டாக்குமென்ட் களில் ஒரே மாதிரியான டெக்ஸ்ட் யை அடிக்கடி எழுதும் போது இது வெகு உதவிகரமாக இருக்கும்
டெக்ஸ்ட் யை திருப்பி திருப்பி எழுத தேவையில்லை
ஒரு இடத்தில் இருந்து இன்னொரு இடத்துக்கு டெக்ஸ்ட் யை வெட்டி நகர்த்த கட் மற்றும் பாஸ்டே பயனாகும்
இப்போது அதை செய்வதை பார்க்கலாம்
மதர்ஸ் க்கு அடுத்துள்ள நேம் ஐ நீக்கிவிடலாம்
இந்த சொல்லை கட் மற்றும் பாஸ்டே செய்வதற்கு பாதர்ஸ் நேம் ல் உள்ள நேம் ஐ தேர்வு செய்க
வலது பட்டனை சொடுக்கி கட் ஐ சொடுக்கவும்
நேம் என்ற சொல் பாதர்ஸ் என்ற சொல்லுக்கு அடுத்து இப்போது இல்லை
அதாவது அந்த சொல் வெட்டப்பட்டது நீக்கப்பட்டது
மதர்ஸ் க்கு அடுத்து கர்சரை வைக்கவும்
சொடுக்கியை வலது சொடுக்கவும்
பாஸ்டே மீது சொடுக்கவும்
மதர்ஸ் க்கு அடுத்து அந்த சொல் ஒட்டப்பட்டது
வெட்டுவதற்கான குறுக்கு வழி விசை CTRLX
ஆகவே கோப்பி கட் ஆப்ஷன் களுக்குள் உள்ள வேறுபாடு கோப்பி ஆப்ஷன் டெக்ஸ்ட் யை அங்கேயே வைக்கிறது
கட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் யை அதனிடத்தில் இருந்து முழுதும் நீக்குகிறது
நேம் ஐ பாதர்ஸ் க்கு அடுத்து ஒட்டிவிட்டு தொடருவோம்
புதிய தலைப்பை எழுதுக எடுகேஷன் டிட்டெயில்ஸ்
புல்லட்கள் மற்றும் நம்பரிங் பற்றி கற்றபின் பான்ட் பெயர் மற்றும் டெக்ஸ்ட் இன் பான்ட் அளவை மாற்றி அமைப்பதை காணலாம்
பார்மேட் டூல் பார் இல் இப்போது பான்ட் நேம் என்ற பீல்ட் உள்ளது இது வழக்கமாக லிபரேஷன் செரிஃப் என்ற முன்னிருப்பாக இருக்கும்
பான்ட் நேம்
டெக்ஸ்ட் ஐ அமைக்க விரும்பும் பான்ட் வகையை தேர்ந்தெடுக்க பயன்படும்
உதாரணமாக எடுகேஷன் டிட்டெயில்ஸ் க்கு வேறொரு பான்ட் பாங்கு பான்ட் அளவு அமைக்கலாம்
எடுகேஷன் டிட்டெயில்ஸ் ஐ தேர்ந்தெடுத்து பான்ட் நேம் பீல்ட் இல் கீழ் அம்புகுறியை சொடுக்க வேண்டும்
கீழிறங்கும் மெனுவில் பலவித பான்ட் பெயர் ஆப்ஷன் களை காணலாம்
லிபரேஷன் சான்ஸ் ஐ தேடி அதில் சொடுக்கவும்
தேர்ந்தெடுத்த டெக்ஸ்ட் இன் பான்ட் மாறிவிட்டதை காணலாம்
பான்ட் நேம் பீல்ட் தவிர பான்ட் சைஸ் பீல்ட் உம் உள்ளது
பெயர் சொல்லுவது போல பான்ட் சைஸ் தேர்ந்தெடுத்த டெக்ஸ்ட் இன் பான்ட் அளவை அதிகமாக்க குறைக்க அல்லது இனி டைப் செய்யும் புதிய டெக்ஸ்ட் இல் அளவை அமைக்க பயனாகும்
ஆகவே எடுகேஷன் டிட்டெயில்ஸ் என்ற டெக்ஸ்ட் ஐ தேர்ந்தெடுக்கலாம்
பான்ட் அளவு இப்போது பன்னிரண்டாக இருக்கிறது
பான்ட் சைஸ் ன் கீழ் அம்புக்குறி மீதும் பின் பதினொன்று மீதும் சொடுக்குக
டெக்ஸ்ட் யின் பான்ட் அளவு குறைவதை காணலாம்
பான்ட் அளவு அதே போல அதிகமாக்கப்படலாம்
பான்ட் அளவு குறித்து கற்றபின் பான்ட் இன் நிறத்தையும் ரைட்டர் இல் மாற்ற கற்கலாம்
டைப் செய்த டாக்குமென்ட் இலோ அல்லது சில வரிகளிலோ டெக்ஸ்ட் நிறத்தை அமைக்க பான்ட் கலர் பயன்படுகிறது
உதாரணமாக தலைப்பு எடுகேஷன் டிட்டெயில்ஸ் ஐ வேறு நிறத்தில் அமைக்கலாம்
ஆகவே மீண்டும் எடுகேஷன் டிட்டெயில்ஸ் ஐ தேர்ந்தெடுக்கவும்
இப்போது டூல் பார் இல் பான்ட் கலர் ன் கீழ் அம்புக்குறியை சொடுக்கவும்
பெட்டியில் இளம் பச்சை மீது சொடுக்க டெக்ஸ்ட் இளம் பச்சை நிறத்துக்கு மாறிவிடும்
இப்போது இளம் பச்சை நிறத்தில் உள்ளது
பான்ட் அளவு ஆப்ஷன் க்கு அடுத்து மூன்று ஆப்ஷன் களை காணலாம்
அவை போல்ட் இட்டாலிக் மற்றும் அண்டர்லைன்
இவை டெக்ஸ்ட் யை தடிமனாகவோ சாய்வெழுத்துக்களாகவோ அல்லது கீழ் கோடிட்டதாகவோ மாற்றும்
எடுகேஷன் டிட்டெயில்ஸ் என்ற தலைப்பை தேர்ந்தெடுக்கவும்
டெக்ஸ்ட் யை தடிமனாக்க போல்ட் மீது சொடுக்கவும்
டெக்ஸ்ட் தடிமனாகிவிட்டதை காணலாம்
இட்டாலிக் மீது சொடுக்க டெக்ஸ்ட் சாய்வெழுத்துக்களாக ஆகிவிடும்
அண்டர்லைன் மீது சொடுக்க டெக்ஸ்ட் அடிக்கோடிடப்படும்
தேர்ந்தெடுத்த டெக்ஸ்ட் அடிக்கோடிடப்பட்டுள்ளது
தலைப்பை போல்ட் மற்றும் அண்டர்லைண்ட் ஆக வைத்துக்கொண்டு இட்டாலிக் ஐ மட்டும் நீக்க அதன் மீது மீண்டும் சொடுக்கவும்
மற்ற ஆப்ஷன் களை விடவும்
ஆகவே தலைப்பு இப்போது தடிமனாகவும் அடிக்கோடிட்டும் இருக்கிறது
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் ரைட்டர் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது சுருங்கச்சொல்ல கற்றது ரைட்டர் இல் அலிக்னிங் டெக்ஸ்ட் புல்லட்கள் மற்றும் நம்பரிங்
கட் கோப்பி பாஸ்டே ஆப்ஷன் கள்
போல்ட் அண்டர்லைன் இட்டாலிக்ஸ் ஆப்ஷன் கள் பான்ட் பெயர் பான்ட் அளவு பான்ட் நிறம்
முழுமையான பயிற்சி புல்லட்கள் மற்றும் எண்ணிடலை செயலாக்கவும்
ஒரு பாங்கை தேர்ந்தெடுத்து சில விஷயங்கள் எழுதுங்கள்
கொஞ்சம் டெக்ஸ்ட் யை தேர்ந்தெடுத்து பான்ட் வை பிரீ சான்ஸ் என மாற்றவும்
பான்ட் அளவை 16 ஆக்கவும்
அந்த டெக்ஸ்ட் ஐ சாய்வெழுத்தாக்கவும்
பான்ட் நிறத்தை சிவப்பாக்கவும்
இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருக்கமாக சொல்கிறது
இணைப்பு இல்லையானால் தரவிறக்கி பாருங்கள்
ஸ்போக்கன் டுடோரியல் திட்டக்குழு ஸ்போக்கன் tutorialகளை பயன்படுத்தி செய்முறை வகுப்புகள் நடத்துகிறது இணையத்தில் பரீட்சை எழுதி தேருவோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது மேற்கொண்டு விவரங்களுக்கு எழுதவும் contactspoken tutorialorg ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டம் டால்க் டோ ஆ டீச்சர் புரொஜெக்ட் இன் முனைப்பாகும்
இது இந்திய அரசின் ஐசிடி மார்ட் வழியாக நேஷனல் மிஷன் ஒன் எடுகேஷன் மூலம் ஆதரிக்கப்படுகிறது
மேற்கொண்டு தகவல்களுக்கு ஸ்போக்கன் ஹைபன் டியூட்டோரியல் டாட் ஆர்க் ஸ்லாஷ் நிமைக்ட் ஹைபன் இன்ட்ரோ தமிழில் கடலூர் திவா